Throat லயே எடுத்துக்கலாம் sir no problem sir. அவங்களுக்கு உங்களுக்கு எது comfortable ஆ இருக்கோ நம்ம எடுத்துக்கலாம். எத்தன பேர். இல்ல sir எடுக்கலாம் sir. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சினை இல்ல. அவங்களும் உங்க கூட travel பண்றாங்கனா So இப்போ எடுத்துதான ஆகனும் sir. இல்ல sir babies க்கும் babies க்கும் இப்போ vaccination கொண்டு வந்துட்டாங்க இல்ல sir. So babies க்கும் எடுக்கதா சொல்லுவாங்க compulsory. நீங்க எடுத்துக்கோங்க sir. yes sir. உம் எத்தன பேர் நீங்க vaccination ச்சீ எத்தன பேர் நீங்க test எடுக்க வர்றீங்கனு தெரிஞ்சுக்கலாமா sir? okay sir. நீங்க ஏற்கெனவே vaccination போட்டிருக்கீங்களா sir? அப்படிலாம் எதுவும் இல்ல sir. நீங்க எடுக்கலாம் sir. Test எடுக்கலாம். Yes sir. Yes sir. உங்களுக்கு வேற எதாவது details தேவைப்படுதா sir? Hello கேக்குதா sir நா பேசறது கேக்குதா sir?

Okay sir. உங்க appointment confirm பண்ணிரட்டுமா sir? Okay sir உங்களோட mobile க்கு வந்து mail வரும் sir. இதானே sir உங்க mail? உங்களோட mobile personal sir உங்களோட mobile number இதுதானா sir? Okay sir உங்க mail ID எதுவும் வேண்டாம் sir. உங்களுக்கு ஒரு normal message வரும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு reminder message உம் கூட வரும் sir நீங்க appointment book பண்ணிருக்கறதுக்கு. So நீங்க the day after tomorrow வந்து நீங்க test எடுத்துக்கலாம் sir.

Okay sir okay sir. thank you sir. பாத்து திரிஸ்ட்டி கழித்தால் ராஜேஸ்வரி என்னம்மா அப்டி பாக்குற கேட்டா மாறி மொட்டு விரிய தொடங்கும் இளமை பருவோம் பன்னிரெண்டாம் வகுப்பு இது சந்தோஷத்தை கொண்டாடும் பருவ தளிர் இவ்ளோவு அழாக என் பொண்ணு என் கண்ணே பட்டுட்டும் போலே இருக்குதே நேத்து கூட பக்கத்து வீடு மாம்மி உங்க அம்மாவ அப்டியே உரிச்சி வச்சிருக்கன்னு சொல்றா என்று திருஷ்டி சுத்தினால் ஆமா நான் கல்லூரில சேந்து படிக்கட்டும்மா என் தோழிகள் எல்லாரும் சேர போறாங்க தயக்கமாக கேட்ட மகளின் ஆசை புரிந்தாளும் சூழ்நிலை தடுத்தது நீ இவ்ளோவு படிச்சதே போதும்மா உன் ஆசையே நிரவேத்தனும்னு எனக்கு ஆசையா தான் இருக்குது ஆனா உங்க அப்பாவையும் வீட்டு நிலைமையும் நெனச்சி பாரு

ராஜேஷ்வரியின் கணவன் மகள் இங்கு ஆரம்பத்தில் அவளை நன்றாக தான் வைத்திருந்தான் எப்படி எந்த சந்தரப்பத்தில் குடிபழக்கத்துக்கு ஆள் ஆனான் என்றறே தெரியவில்லை வானம் பார்த்த பூமி மழையால் மட்டும் விலையும் நிலம்

நீண்ட பணத்தை குடித்தே அழித்தான் கேள்வி கேட்ட ராஜேஷ்வரிக்கு அடி உதை தான் காலடி சத்தம் கேட்டு நினைவுக்கு வந்தால் ராஜி தள்ளாடிய வாரே வீட்டுக்கு நுழைந்தால் மகாலிங்கம் சாப்பாடு போடு டி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷம்மா இருக்குற அதட்டலும் அதிகாரமும் வந்தது வார்த்தைகள் மௌனமாக பரிமாறினால் வீட்டுல்ல நாளைல இருந்து சமைக்க ஒன்னுமே இல்ல கால் படி அருசி கூட இல்ல அத பத்தி கவல ஒன்னும் இல்ல வயசுக்கு வந்த மகள கரை ஏத்தும் வழியும் தெரில ஆனா சந்தோஷம்மா இருக்குறார ச்சி பாவி மனுஷன் வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்லுவியே இனிமேல் வேலைக்கு போகாம்மளே கால மிரி கால போட்டு சாப்டலாம் ஒகாந்துக்குல்லா சந்தோஷம் கரை பொரண்டு ஓடும் முகத்தோடு பேசிய கனவனை புரியாமல் பார்த்தால் அடி போடி பைத்தியேகாரி சாராயே கடை வச்சிருக்கானே மாறன் அவன் நம்ம பொண்ண எங்கயோ பாத்துருக்கான் ரொம்ப புடிச்சி போச்சா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 என்னங்க இப்டி பேசுறிங்க அவ சின்ன பொண்ணு வயசுக்கு வந்து மூணு மாசம் கூட ஆகுல அது மட்டும் இல்ல அந்த மாறான பத்தி கேள்வி பற்றுக்குறேன் எதுமே நல்லது இல்ல அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கம் எதுமே இல்லையாமே சட்டை வேகமாக தள்ளிவிட்டு எழுந்தான் சொத்து பர்கைகள் சிதறியது நான் பார்த்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு ஒ பொண்ணு யாராயாவது பாத்துட்டல்லா வார்த்தைகள் தீயாய் விழுந்தது விழிகளில் நீர் கொக்க என்ன இப்டி பேசுறிங்க மெதுவா கேட்ட இதோ பாருடி நான் சொன்னா சொன்னது தான் நாளைக்கு பெண் வீடு பார்க்க வர சொல்லிருக்கேன் அப்போ ஏதாவுது தகராறு பண்ணிங்க மனுஷனாவே இருக்க மாட்டேன் நீங்க பண்றது கொஞ்சோ கூட நல்லா இல்ல பெத்தவங்களே பொண்ண போதகுளில தள்ள நெனச்சா அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுங்க என்ன எதுத்து பேசுறத விட்டுடு கோபமாக மனைவியே நெருக்கினால் பலாறு என்று கன்னத்தில் அரைந்தார் தன் கணவு களைய மனைவியே தடையாக இருக்கிறாள் என்ற எண்ணம் பரவ மனைவி மேல் ஆத்திரம் அலை அலையாக மோதியது அந்த ஆத்திரத்தின் எல்லை மிர அவள் கழுத்தை பிடித்து நேரித்தார் விடுங்க அவர் கைகளை விழக்க முயற்சித்தால் ராஜேஷ் பலநிலை மூச்சி விட சிரமம் பட்டு விளுகளில் நீர் கட்டியது துள்ளி வரும் கன்று குட்டி போல அம்மா என்று குரல் குடுத்த வாறு உள்ளே நுழைந்தே மதிக்கு ஒரு நிமிஷம் ஒன்னுமே புரியல சில நொடிகள் புரியாதவளாக இருந்து விட்டு அப்பா அம்மாவே விடுங்க தந்தையின் கைகளை விழக்க வேகமாக முயற்ச்சித்தால் முடியாமல் தவித்தால் அப்பா please ப்பா கண்களில் நிரோட கேஞ்சியவாரே விழக்க போரடின்னால் ஒரு கட்டத்தில் மதிக்கு எங்கிருந்தான் அத்தனை பலம் வந்ததோ ஒரு வேலை தாயின் மிது உள்ள பாசத்தால இழுத்து வேகமாக வெளிய தள்ளின்னால் தந்தையே தடுமாறியவர் அருகில் இருந்த ஆட்டு ஓரளில் தலையே இடித்தவாறு விழுந்து விட்டால் அம்மா என்ன ஆச்சி என் இப்டி அப்பா நடந்து கிட்டாங்க மொதல தண்ணி குடிங்க தாயே கவனித்தால் தண்ணீரை குடித்தவாறு தொண்டையே தடவினால் அப்பாவை எழுப்பும்மா சொல்றேன் பேச முடியாமல் கை காட்ட sorry ப்பா நான் அம்மாவை உங்க கிட்ட இருந்து விடு விக்கணும் தான் பேசிகிட்டே தந்தையே தொட்ட மதி அதிருந்து போனால் நேற்றறி பொட்டின் ஓரமாக ரத்தம் கட்டியாக ஓரைய்ந்து போனது

என்னமா என்ன ஆச்சு கேட்டவாரு கனவரின் அருகே வந்ததே ராஜேஸ்வரி உறைந்து போனால் ராஜி உன் பொண்ண தையல் class ல சேர்க்க போரிய கேட்டுகொண்டே வந்த பக்கத்த வீட்டு மாமி பேசவராமல் அதிர்ந்து போய் நின்றால் அந்த காட்சியே பார்த்து

செயல் கொலை கிடையாது என்பதையோ அவர் குடுத்தி இருந்தது வாங்கின பணத்துக்கு வஜ்ஜன இல்லாமல் வாதாடி குறைந்த பட்சமாக சில ஆண்டுகள் மட்டும் தண்டனை மட்டுமே பெற்றுக்கொடுத்தார் வக்கீல் ஏகாம்பரம் படுக்கையில் எழுந்த ராஜேஸ்வரி மிலாமல் அப்படியே போய் விட்டால் மனது அளவில் செத்து போனால் மதி மேன்மையான இசை காதை குளிவிக்க அந்த coffee shop ல் நொலைந்தனர் வரணும் சுமதியும் காலியாக கிடந்த நாற்காலியில் அமர்ந்தனர் ரெண்டு coffee ஆடர் பண்ணின்னா வேற ஏதுவும் சாப்டலையா சுமதி இடம் கேட்டான் இல்லைங்க நிமிடங்கள் கழிந்தன barrer coffee யே வைத்து விட்டு நகர மெல்ல ஆரம்பித்தான்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

coffee யே குடிக்க ஆரம்பித்தால் சுத்திதிரிய வேண்டிய வயசில் ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சவ but அதிர்ந்தால் முகம் முழுக்க கொளுப்புரரைககள் ஆமா sir அவல பத்தி முழுசா தேரிச்சிக்க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 நிண்ட கோடியே ஐந்து வருடங்கள் அவ தலை எழுத்தே மாத்தி போட்ட சம்பவம் பேரும்முச்சி விட்டால் பழைய நினவு சம்பவங்களுக்கு உயிர் ஊட்டினால jail vodern பருவதாம்மா கருணை மணம் படைத்தவள் வான்மதி நிலையே கொடுமையே உணர்ந்து ஆறுதலாக பேசி அவளை வேறு நினைவுக்கு சிந்தனைக்கு மாற்ற முயற்சித்தால் அதில் வெற்றியும் கண்டால் அங்கே இருந்தவாறு அவளை மேற்கொண்டு படிக்க வசதியும் ஏற்பாடு செய்து தந்தார் பெண்களுக்கு கொடுமையும் கஷ்டங்களும் நடக்கு போதும் அத திர்க்க முயல ஆறுதலாக இருக்கேய் என்று ஆண்டவன் சில பெண்களை படைத்திருக்கிறான் அப்படி பட்ட ஒரு அசந்தக்கமான சுழலில்தான் ஆரித்தியும் தாய் மதிக்கு அறிமுகம் ஆனால் சின்ன வயது அழகும் ஆபத்தை விலைவிப்பது தாமரைக்கு கையில் குழந்தை கொடுத்து விட்டு ஓடிப்போன கணவன் வயதான தாய் தன்னதனியே தனித்து நின்றால் தாமரை கழுத்திலும் காதிலும் கிடந்த சொற்ப்ப நகைகள வச்சி சிறிய வீட்டை வாடகைக்கி எடுத்து தங்கி கொண்டால் வேலைக்கு போன இடத்தில் பிரட்ச்சனை இரண்டு வருடங்கள் company யின் மொதலாளி வந்த பொது தான் அவள் வாழ்க்கையே திசை மாறி போனது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 இரண்டு வருடம் தண்டனை அனுபவிக்க தயாராகிவிட்டால் ஆனால் தாயையும் மகளையும் நினைத்து மணம் வலித்தது அழுது அழுது விழிகள் சிவந்தது அழாதிங்க மொதல்ல சாப்டுங்க இரண்டு நாளை உங்கள பாத்துட்டு தான் இருக்குற அழுதுகிட்டே இருக்கீங்க ஆறுதல் படுத்து விதமாக பேசினால் மதி செய்யாத தப்புக்காக தண்டப தண்டனை அனுபவிக்கிரிங்களா கேட்டால்இல்லம்மா நடந்த உண்மையும் தன் குடும்பத்தையும் நினைத்து வேதனை படுவதையும் அழுதவாரே சொல்லி முடித்தாள் ச்சே பெண் என்பவளுக்கு வேதனையும் வலியும் தான் மிச்சம்மா என்ன சமூகம் இது ஒரு பெண்ணின் கண்ணீரை இன்னொரு பெண் தான் நிச்சயம்மாய் தொடைக்க முடியும் அப்படிதா தாமரைக்கு உறுதி அளித்தால் வெளிய செல்லும் இவள் தாமரை வெளியே வாரும் வரை அவள் குழந்தையையும் தாயையும் தன் உறவாக நினைத்து பாத்து கொள்வதாக தூக்கம் வராமல் பொரண்டு பொரண்டு படுத்தான் வருண் விழிகளை முடினாலே வான்மதியின் அழகு முகம் அவனை பாடகபடுத்தியது சுமதியிடம் பேசியில் இருந்தது மதி மேல் அவன் வைத்திருந்த காதலின் வேகம் அதிகமானது பாவம் இந்த சின்ன வயசுள்ள எத்தொனையோ கஷ்டங்கள் வேதனைகளை அவள் சுமந்து இருக்கிறாள் ஆறுதல் சொல்லி காலம் முழுவதும் கண் கலங்கமால் பாத்துகொள்ள வேண்டும் என்று ஏங்கியது அவன் மணம் இதற்கிடையில் பிரியாவே திருமணம் செய்து வைக்க தாயும் தந்தையும் முயற்சி செய்வது எப்டி தடுப்பது புரியாமல் போலம்பினான் நானும் பிரியாவும் நல்ல friends எங்களுக்கு அப்டி ஒரு எண்ணம் இல்லவே இல்லவே இல்ல சொன்னா புரிஞ்சிக்கமாட்டிகிராங்லே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

அவளை பற்றி தெரிந்து கொண்டு முன்னாடியும் பின்னாடியும் கேலி பேசி வார்த்தையே ஆளே கொள்ளும் சக உளியர்களிடம் இருந்து ஒதுங்கி இருக்க வேலையில் தான் அன்பு மனசரனயுமாக பேசிய சந்துருவை மனதார விரும்பினால் மதி என் மதி எத்தன தடவ குப்ட்றது அப்டி என்ன டி சிந்தனை சுமதி வேகமாக குற சட்டேன்று நினைவுக்கு வந்தால் முகம் வியர்த்தது என்ன சந்துருவோட நெனப்பா கடுப்பாக கேட்டால் மனது கனத்து கிடந்தது

நான் அத பத்தி நெனைகில சுமதி அவளோட மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை அந்த பொண்ண சந்தோஷம் வச்சிட்டு வாழட்டுமே எனக்கு குடும்பம் வாழ்க்கைக்கு ராசி இல்ல என்னோட ஆரம்பம் கதையே கெட்டா யாருமே என்ன மருமகளா ஏத்துக்கமாட்டாங்க குரலில் பேசிற தட்ட வேதனை வழி வார்த்தையில் வழியே தோழியின் தலையே ஆதர்வாக வருடினால் சுமதி இல்ல மதி உனக்கு நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்குது நினைத்த சுமதி வெளியே சொல்ல வில்லை இரண்டு நாள் மெதுவாக களிந்துருந்த வேலையில் மதி உனக்கு phone சக உளியே ரம்யா கூறி விட்டு செல்ல யாரு சுமதியா நினைத்தவாறு receiver எடுத்து காதில் பொருத்தினால் hello மதி hear நான் ராஜம் பேசுற ஆர்த்திக்கு திடிருன்னு ஒடம்பு சரியில்லம்மா தூக்கி தூக்கி போடுது ஒடம்பு அனல்லா கொதிக்குது எனக்கு பயமா இருக்குது என் பேத்தி என்ன விட்டுட்டு போய்டுவல்லோன்னு அழுகையா வருதும்மா அப்டில்லா ஏதுமே நடகாது நான் உடனே வரேன்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

அறையில் doctor ன் முன்னால் வந்து நின்றால் மதி doctor ஆர்த்தியோட ஒடம்புக்கு என்ன அடிக்கடி ஒடம்பு இது இல்லம்மா ஆயிடுது மெல்லிய கொரலில் கெட்டவளே ஏறிட்டாள் அத பத்தி பேசுறதுக்கு தான்ம்மா உன்ன வர சொன்ன

ஒடனே operation பண்ணாத குழந்தை நிண்ட ஆயுள் ஓட இருக்க முடியும் இல்லன்னா முனு மாசத்துல்ல குழந்தை ஓட ஆயுள் அவ்ளோதா நோயின் விதத்தையும் அதன் விளைவையும் விளக்கினார் குழந்தைமறுத்து போனது மதிக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு ஆகும் doctor ன் குரல் செவியில் ஒழித்து கொண்டே இருந்தது வெளியில் வந்தவளே எதிர்கொண்டாள் ராஜி என்னம்மா சொன்னாங்க பயபுட்றதுக்கு ஒன்னும் இல்லம்மா ஒரு பத்து நாளைக்கு bed ல இருக்கனும்மா ஒரு சின்ன operation பண்ணனும்மா அவ்ளோதான் ஆருதாலை பேசிவிட்டு hostel வந்து சேர்ந்தாள சுமதியிடம் எல்லாவற்றையும் சொன்னால் எர் என்னடி சொல்ற அதா எனக்கு ஒன்னுமே புரியல டி இவ்ளோ பணத்துக்கு என்ன பண்றது என்கிட்ட ஒரு இருபதாயிரம் இருக்குது office ல loan அது இது போட்டா கூட வரதுக்கு முனு வாரமாவது ஆய்டுமே பட படுத்தவலே பரிதாபமாக பார்த்தால் என்கிட்ட ஒரு ஐயாயிரம் தான் இருக்கு சுமதி சம்பள பணத்த செலவுக்கு வீட்டுக்கு அனுபிடுவனு உனக்கு தெரியுமில்லையா ச்ச என்ன பேசுற உன்ன பத்தி எனக்கு தெரியாத சுமதியே கடிந்து கொண்டால் எனக்கு ஒரு வழியும் ஓடல சுமதி தவிப்புடன் தலையே பிடித்து கொண்டான்

பொறுமையா யோசிப்போ ஏதாவுது வழி கடவுள் விடுவாரு நீ மனச தளர விடாத மணம் கணக்க தொண்டை அடைத்தது மதிக்கு எனக்கு ஒரு வழி தோணுது மதி மெல்ல இழுத்தவாறு குற சிக்கரம்மா சொல்லு பரபரத்தாள் எங்க MD பத்து பணம் கேக்குலம்மா அவர் இல்லாதவங்களுக்கு முடியதவங்களுக்கும் உதவி சேயிறாரு ஒரு அதுக்குனே ஒரு அமைப்பு வச்சிருக்காரு கண்டிப்பா உதவுவாருன்னு நினைக்கிற try பண்ணி பாக்கலாம்மா என்ன சொல்ற கேட்டால் சுமதி சும்மா இருக்கிறது விட முயற்சி செய்து பாக்குறது நல்லது இல்லையா யாரு உங்க MD இரவு முழுவதும் இருவருக்கு உறக்கமே வரவில்லை hospital லில் இருக்கும் ஆர்த்தியின் நினைவே இத்தனை பெரிய தொகை தருவாரா சுமதி ஓட MD யோசனை படற நல்லதே நினைப்போம் ஊர் போட்டவாறு தூங்க முயற்ச்சித்தால் வான்மதி காலை வேலைகளே அவசர அவசரமா முடித்து கொண்டு கேளம்பினார்கள் அவரு அவர அலுவலகத்துக்கு செல்ல முடியாமல் leave போட்டு சொன்னார்கள் உள்ளுக்குள்ள ஏதோ தயக்கம்மா இருக்குது சுமதி பேசியவாறே அவளின் கையே பிடித்தால் மதி relax அஹ் இரு மதி நல்லதே நடக்கும் நம்பிகையா இருப்போம் auto ல் ஏறினார்கள் hospital க்கு போய் ஆர்த்தியே பார்த்து விட்டு doctor யிடம் operation operation க்கு இன்னோம் ரெண்டு நாளுல பணம் கட்ட முயற்ச்சிக்கிறோன்னு சொல்லிவிட்டு ராஜாத்துக்கு காலை tiffin வாங்கி கொடுத்து விட்டு ஒரு auto பிடித்து இரண்டு மாடி கட்டிடத்தில் வாசலில் கம்பிரமாக வந்து நின்றன நீயும் வா எனக்கு ஒரே மாதிரியா இருக்குது என்று மதி அழைத்தால் நான் இங்கு வேலை செய்றவ நான் வந்து பேசுறது விட நீ வந்து பேசுறது நல்ல தான் இருக்கும் நான் சொன்ன சரியாய் இருக்கும் நீ போ சுமதி கூட தயக்கம்மாக நடந்தால் ஆகாங்கே கண்ணாடி தடுப்புகளால் பிரிக்க பட்டு பலர் வேலை செய்து கொண்டிருந்தனர் ஒவ்வொரு எடத்திலும் பணத்தின் செழுமை தெரிந்தது hello ma'am ma'am உங்~ ma'am உங்க number வந்து ஆஷான்றவங்க குடுத்துருந்தாங்க mam நீங்க doctor பிரியா தானே, ma'am? ma'am எனக்கு வந்து hair fall ஆயிட்டே இருக்கு ma'am. நீங்க வந்து அந்த specialist ன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு contact பண்ணிருக்கேன். உங்களோட suggestion கேக்குறதுக்குதாகதான் ma'am உங்களுக்கு contact பன்னேன். நீங்க எதாவது எனக்கு எதாவது treatment பண்ண முடியுமா ma'am hair fall க்கு ma'am எனக்கு ரெண்டு மாசமாவே hair fall ஆயிட்டுருக்கு mam mam அது வந்து என்னனா நாங்க வந்து கோயம்பத்தூர்ல இருந்து கரூர்க்கு மாறினோம் mam. அது வந்து என்ன ஆயிடிச்சி அப்டினா கோயம்பத்தூர்ல வந்து சிறுவாணி தண்ணி ma'am கரூர்ல வந்து காவேரி தண்ணி use பண்ணிட்டு இருக்கனால எங்களுக்கு வ~ எனக்கு வந்து அந்த hair ல வந்து அது set ஆகல mam. அது adopt பண்ணிக்க ரொம்ப late ஆயிடுச்சு. அதுனால எனக்கு ரொம்ப hair fall கைல எடுத்தாலே முடி வர்ற அளவுக்கு hair fall ஆயிடுச்சு mam ரொம்ப முடி மெலிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு mam. mam எனக்கு பொடுகெல்லாம் அந்த மாறிலாம் எதுவும் இல்லை mam. அதுவும் இல்லாம எனக்கு stress ஆனா கூட முடி கொட்டுனு சொல்லுவாங்க mam எனக்கு அந்த stress உம் இல்ல mam. அஹ் எப்போதும்போல as usual ஆ எப்போதும் இருக்கிற மாதிரி தான் ma'am இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப hair fall ஆகுது mam. எனக்கு அதனால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ma'am. ma'am அஹ் நான் வந்து காலையில எப்பொழுதுமே amla juice குடிப்பேன் ma'am. ஒருநாள் amla juice ஒருநாள் carrot juice அந்த மாதிரி மாறி மாறி routine ஆ தான் ma'am எடுத்துட்டிருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து ஏதோ அது வந்து கொட்டிட்டே இருக்கு ma'am. ரொம்ப முடி வந்து இப்டி கைல எடுத்தாலே அப்டியே கை கை வெச்சு எடுத்தா அப்டியே கையோட வரமாதிரியே இருக்கு ma'am.

எடுத்துக்கறது அது hair pack மட்டும் நீங்க சொல்றீங்களா ma'am அது எப்படி எடுத்துக்கலாம் அப்டினு

ma'am அதுக்கப்பறம் oil என்ன மாதிரி use பண்ணலாம் எப்படி எப்படி எப்படி use பண்ணலாம். என்ன மாதிரி massage பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா ma'am ma'am இப்ப நான் வந்து ஒரு hair oil use பண்ணிட்டிருக்கேன் ma'am. வாரத்துல ரெண்டு நாள் மட்டும் அது தலைக்கு தேச்சு அத குளிப்பேன் ma'am. அது வந்து என்ன oil னா castor oil தேங்காய் எண்ணெய், வெ~ வெங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை அஹ் அதுக்கப்புறம் அஹ் கரிசலாங்கண்ணி இதெல்லாம் போட்டு க~ அரைச்சு காச்சு அந்த எண்ணெய வடிகட்டி எடுத்து வெச்சிட்டு அத அப்டியே sca~ scalp ல வந்து அப்படியே apply பண்ணிட்டு ஒரு fifteen minutes வச்சிட்டு நான் குளிச்சிருவேன் ma'am. அது வந்து என்ன ஆகுதுன்னா தலைல அந்த எண்ணெய் வந்து ஊற ஊற அது வந்து அப்டியே க~ அப்~ இப்~ குளிக்கும்போது கூட அது வந்து அந்த அந்த முடி வந்து கையோட வரமாதிரியே இருக்கு ma'am. அதுக்கு ஏதாவது solution இருக்கும் இருக்குமா ma'am. அது இல்லாம நான் hair pack உம் நெறைய use பண்ணிருக்கேன் ma'am. அதுவும் வந்து எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து அது satisfy யே ஆகாத மாதிரி இருக்கு ma'am. ma'am என்ன மாதிரியான hair pack அதாவது முட்டை மட்டும் போடலான்னு சொல்லிட்டீங்க. முட்டையை தவிர்த்து வேற ஏதாவது hair pack இருக்கா ma'am அது use பண்ண முடியுமா ma'am.

mam amla அதுக்கு அப்புறம் வேற என்ன மாதிரியான food வந்து ஒருவேளை நமக்கு வந்து ஒரு சிலவங்களுக்கு skin allergy இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல mam. வெந்தய~ அஹ் கடுகு எடுத்துக்ககூடாது இந்த ஆ~ இந்த ol~ எண்ணெய் எடுத்துக்ககூடாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லை mam. அதே மாரி hair fall இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி food ல ஏதாவது suggestion இருக்குமா mam

mam okay okay mam. கண்டிப்பா நான் try பண்றேன் mam. அஹ் இது இல்லாம வேற ஏதாவது பண்ணமுடியுமா இல்ல எனக்கு வந்து one month ல வந்து ஒரு நல்ல growth எனக்கு வேணும்னு நினைக்கிறன் mam. mam ஒரு நாள் வந்து amla juice mam. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் carrot juice ஒரு நாள் beetroot juice அதுக்கப்புறம் மறுபடியும் amla juice, carrot juice, beetroot juice இந்த மாதிரி மூணு நாள் routine ல வந்து எடுத்திட்டிருக்கேன் mam. வாரத்துல ரெண்டு நாள் ரெண்டு நாள் வந்து amla juice குடிக்கிற மாதிரி இருக்கும் mam. mam அது வந்து amla வந்து நமக்கு குளிர்ச்சினு சொல்றாங்களே mam. நமக்கு அது வந்து side effect ஆ காய்ச்சல் தலைவலி அந்த மாதிரி ஏதாவது நமக்கு வந்து பெருசா ஒரு defect கொண்டு வந்து விட்டுரும் இல்ல mam. அது எப்படி தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது. ஆஹ் கண்டிப்பா mam வாரத்துக்கு மூணு நாள் தாராளமா எடுத்துக்கலாமா mam கண்டிப்பா mam கண்டிப்பா நான் கண்டிப்பா நான் try பண்ணி பார்க்கிறேன் mam. உங்கள வந்து எப்படி mam நான் வந்து contact பண்ணலாம். இந்த மாதிரி இவ்~ நீங்க வந்து phone ல மட்டும்தான் நீங்க வந்து treatment பாப்பிங்களா mam இல்ல நேர்ல வந்தாலும் உங்ககிட்ட நாங்க வந்து treatment பாத்துக்க முடியுமா mam

mam அஹ் உங்களோட உங்களுக்கு முன்னாடி ஆஹ் உங்ககிட்ட பாக்கணும் அப்டினா appointment எதும் வாங்கணுமா mam இல்ல direct ஆ வந்தாலே அங்க வந்து appointment பண்ணிக்கலாம் mam. இல்ல phone லயே appointment வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் உங்கள வந்து பாக்கற மாதிரி இருக்குமா mam

mam நீங்க hair க்கு மட்டும் தான் treatment பாக்கறீங்களா mam அது ஆஹ் இல்லனா face அ face க்கு அதாவது skin க்கு அந்த மாதிரி ஏதாவது glow ஆகுறதுக்கு அந்த மாறிலாவும் நீங்க treatment குடுக்கிறீங்களா mam. எனக்கில்லை ma'am என்னோட தங்கச்சிக்கு வந்து தேமல் அந்த மாதிரி இருக்கு ma'am. அது வந்து என்ன reason க்காக இருக்குன்~ இ~ வருதுன்னு தெரில, ma'am அவங்களுக்கு வந்து sixteen age sixteen ஆகுது ma'am. அவங்களுக்கு ஒரு fourteen age ல இருந்தே, குட்டி குட்டியா அப்படியே, அந்த தேமல் வர ஆரம்பிச்சு, இப்ப வந்து, முதுகுல எல்லாம் படர்தாமரை மாதிரி, ரொம்ப அப்படியே பெருசா ஆயிடுச்சு mam. அது எப்படி cure பண்றதுன்னு தெரியல mam. நாங்களும் ஏதேதோ oil லாம் apply பண்ணிபார்த்தோம். அவங்களுக்கு அது, அந்த இது சரியாகவே மாட்டிக்குது அ மாட்டிக்குது mam. இதுக்காக வேற treatment இருக்குமா? இல்லை, ஏதாவது operate பண்ணி, இல்லை skin change பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா mam. இல்லை, நம்ம normal லாவே ready உம பண்ணிக்கலாமா, mam. ஆமா mam ஆமா mam கே~ mam இதுக்கு ஏதாவது, எங்களுக்கு உ family ல வந்து, யாருக்குமே, இந்த மாதிரி எல்லாம், எதுவுமே இல்லை mam. ஆனா, எங்க sister க்கு மட்டும்தான், mam இருக்கு. இது வந்து, அவங்கனால, அவங்க ரொம்ப depression ல போறாங்க mam இந்த தேமல் இருக்கனால

அஹ் okay mam. Mam வேற மாதிரி, வேற ஏதாவது treatment, நீங்க இந்த தேமலுக்கும், நீங்களே treatment பார்ப்பீங்களா mam இல்லை, வேற ஏதாவது doctor வந்து பார்ப்பாங்களா mam? okay mam அப்~ அவுங்களுக்கு வந்து, முதுகு full ஆ இருக்கு. அது வந்து, நம்ம intake, tablets, soap அந்த மாதிரி, நம்ம போட்டு குளிக்கும் போது, அது சரியா போயிடுமா, mam இல்ல mam, நாங்க பார்த்துட்டுதான் mam இருக்கோம். ஆனா, அது எதுவுமே இன்னும் சரியாகாத மாதிரி இருக்கு mam. என்ன mam பண்ணலாம்? ஆமா mam. எ~ எங்களுக்கு, எங்களுக்கு அது satisfy யே ஆகாதனால நாங்களே போய் ஒரு medical shop ல பார்த்து இது பண்ணி பண்ணோம் mam. ஆனா, அது எங்களுக்கு set ஆகல mam. அதனாலதான், திருப்பி எனக்கு hairfall ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க ஆஷான்றவங்க, suggest பண்ணாங்க. நான் வந்து, என் sister க்கு வந்து, இந்த மாதிரி, சரி பண்ணிக்க முடியுமா? அப்படின்றதுக்காக, நான் உங்ககிட்ட கேட்கிறேன் mam. okay ma'am இனிமே doctor என்ன prescription குடுக்குறாங்களோ, நாங்க அதுபடியே பண்றோம் mam okay mam mam அப்புறம் அஹ் அதுக்கப்புறம் skin வந்து white ஆகறதுக்கு ஏதாவது நீங்க suggestion பண்ண முடியுமா mam? நீங்க இவ்ளோ சொல்றனால உங்க கிட்ட நானு இன்னும் நிறைய கேக்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க mam skin வந்து white ஆகுறதது, glow ஆகுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச face pack அது எல்லாம் அஹ் artificial ஆன ஏதாவது பண்ண முடியுமா mam அஹ் okay mam அதுக்கப்புறம், இது வந்து அது அதுக்கப்புறம் இந்த facial லாம் பண்றனால நமக்கு வந்து permanent ஆ நமக்கு வந்து அந்த whitening இருக்குமா mam இல்ல அதெல்லாம்

இல்ல mam நான் வந்து அப்படி கேக்கல mam, நான் வந்து இந்த beauty parlour ல, facial லாம் பண்றாங்கல்ல mam? அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாமா?

hello mam mam நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா mam mam இதுக்கு நீங்க தனியா center எதுவும் வெச்சிருக்கீங்களா mam இல்ல hairfall hair க்கு பாக்குற இடத்துலயே நீங்க இதுக்கு பாக்கறீங்களா mam mam இதுக்கு வந்து எப்படி mam பெருசா ஒரு amount வந்து செலவாகுமா mam இல்லை அஹ் கொஞ்சமா நம் எங்~ நாங்க வந்து middle class ma'am. இதுக்காக ஒரு

செலவுல பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி medicines லாம் வாங்கும்போது, நிறைய செலவாகுமா mam? இல்ல ஓரளவுக்கு, என்னால முடிஞ்ச அளவுக்கு, பண்ணிட முடியுமா mam

வாரத்துக்கு ஒரு நாள், நீங்க வந்து, என்னை பார்க்க சொல்றீங்க, அப்படினாலும் என்னால வர முடியாத சூழ்நிலையா இருக்கும். அந்த மாதிரி, situation ல நீங்க எனக்கு, இதே மாதிரி online ல எனக்கு வந்து ஒரு meeting arrange பண்ணி நீங்க எனக்கு treatment பண்~ பண்ண முடியுமா ma'am okay mam நாமக்கல்ல எந்~ நாமக்கல்ல இப்ப வந்து பாக்கலாமா mamactual லா நாங்க இருக்குறது வந்து, கரூர்ல mam. எ~ என்ன mam ஆஹ் நான் வந்து நேர்ல பாக்க முடியாத situation mam. நாமக்கல்ல இருந்து கரூர் வரணும்னா, எனக்கு வந்து expenses கொஞ்சம், என்னோட situation க்கு, அதிகமாக்கும் mam என்னோட job ஐயும் விட்டுட்டு நான் வந்து treatment பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். அதனால, அஹ் எப்படி mam இப்ப இது நம்ம online லயே பண்ணிக்கலாமா mam இல்லை first sitting மட்டும் உங்க கிட்ட வந்துட்டு அடுத்த sitting லும் online ல பண்ணிக்க முடியுமா mam mam இந்த மாதிரி நான் வந்து, first sitting நான் வந்து, நேர்ல வந்தர்றேன் mam அடுத்த sitting லாம் வந்து என்னால நேர்ல வர முடியாது mam அதனால, first sitting உம் நான் last sitting உம் உங்க கிட்ட நேர்ல பார்த்துக்கறேன் mam. அஹ் இடையி~ வந்து நம்ம online ல பண்ணிக்கலாம் mam.

முன்னாடி, உங்கள்ட்ட order பண்ணா போதுமா இல்லை, அன்னைக்கே order பண்ணா போதுமா mam

mam, actual ஆ வந்து எங்கிட்ட ஆஷான்~ சொன்னவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆஹ் அதாவது offer ல வந்து நீங்க பாத்து தர்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அஹ் hair fall க்கு பாத்தா ski~ skin care க்கு வந்து fifty percentage வந்து offer குடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி advertisement ல போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க mam அதனாலதான் first of all call பண்ணதே அதுக்காகத்தான் ma'am call பண்ணோம். இன்னமும், அந்த offer போயிட்டிருக்கா mam இல்லை அந்த இதை எடுத்துட்டீங்களா mam? mam இப்ப வந்து இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் என்னால இந்த offer அ பயன்படுத்திக்க முடியுமா mam இல்ல அதுக்கப்புறமும் நான் இதே offer லயே நான் வந்து பாத்துக்க முடியுமா mam mam உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா mam இப்ப நான் வந்து hair க்கு வந்து நான் treatment எடுத்துட்டு இந்த வாரமே வந்து நான் உங்ககிட்ட treatment பாத்துக்கறேன் mam. அப்போ, அதோட சரி நான் face க்கும் என்னோட glow க்காக நான் உங்க கிட்ட வந்து பாத்துக்கறேன் mam. என்~ உங்க உங்க கிட்ட நான் வந்து ஒரு ஆறு sitting வந்து, பண்ணணும் அப்படின்னு சொன்னா அஹ் அந்த ரெண்டு, மூணு மாசம் ஆகுதுன்னா, இந்த மூணு மாசம் வரைக்கும், நான் இந்த fifty percentage offer ல பாத்துக்க முடியுமா mam? இல்ல, இந்த ஒரு வார~ fifty percentage பாத்துட்டு, மிச்சத, மிச்சது வந்து, நான் வந்து, full payment பண்ணி பாக்குற மாதிரி இருக்குமா ma'am. அப்டியா mam இப்~ இந்த offer திரும்ப போட்~ இது பண்ணமாட்டிங்களா mam கண்டிப்பா mam mam அப்புறம் வந்து இது வந்து offer okay mam இது எல்லாமே okay இதை வந்து இப்ப வந்து hair test எடுக்கணும். இல்லைன்னா

mam வெளியன்னா நீங்களே suggest பண்ணிடுவீங்களா mam இல்லை நாங்களா போய் தலையி~ பார்க்கிற மாதிரி இருக்குமா mam

okay mam அஹ் mam அதுக்கு அப்புறம் சில்~ இன்னும் கொஞ்சம் doubts எல்லாம் இருக்கு mam இதை வந்து, நாங்க நேர்ல வந்து clear பண்ணிக்கலாமா? இல்லை, இப்படியே கேட்டறலாமா mam

mam அதுக்கப்புறம் வந்து okay mam சொல்லுங்க mam hello okay mam. கண்டிப்பா mam call பண்ணி okay thank you mam ஹம் mam அதுக்கப்புறம் உங்களை நான் வந்து, personal ஆ பாக்க முடியுமா mam

தளபதி விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்திற்கு பிறகு பல mass hit படங்களை கொடுக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்னில்

அதிக வரவேற்பு கிடைத்தது மற்றும் உலக அளவில் நூத்தி ரெண்டு கோடி வருமானத்தையும் காவலன் திரைப்படம் சம்பாதித்தது இதில் மிகவும்

மக்கள் முன் திரையில் காட்டினர் இந்தத் திரைப்படம் சீனாவிலும் வெற்றி அடைந்தது வருடத்திற்கு ஒரு திரைப்படம் தீபாவளி அல்லது பொங்கல் திருநாளன்று தொடர்ந்து வெளிவர தொடங்குகிறது இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் பொங்கல் திருநாளன்று three idiots என்ற திரைப்படத்தின் மறு ஆக்கம் செய்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் வெளியாகியது அந்தத் திரைப்படம் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்னில் நடந்த international film festival திருவிழா அன்று மக்கள் முன் திரையில் காட்டப்பட்டது இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவிலும் பெரிய அளவில் வெற்றி அடைந்தது அதன் மூலமாக நூத்தி ஐம்பது கோடிக்கும் மேல் box office collection ஐ collect செய்தது அந்த திரைப்படம் தான் நண்பன் அடுத்ததாக இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் வெளியாகிய mass action திரைப்படம் தான் துப்பாக்கி இந்த திரைப்படம் super duper hit ஆன ஒரு திரைப்படம் உலக அளவில் ஒரு billion dollars ஐ collect செய்தது மற்றும் சிவாஜி எந்திரன் போன்ற திரைப்படத்திற்கு பிறகு மூன்றாவதாக நூறு கோடியை சம்பாதித்த ஒரே தமிழ் திரைப்படம் துப்பாக்கி இதன் பிறகு திரையரங்குகளில் வெளிவரும் ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றியடைய தொடங்குகிறது அடுத்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வெளிவருகிறது அதுதான் தலைவா இந்த திரைப்படம் ஓவாசி success அதாவது வெளிநாட்டு வெற்றி அடைந்த ஒரு திரைப்படம் மீண்டும் தொடர்ந்து சில படங்கள் வருகிறது அதில் ஒரு action thriller திரைப்படம் தான் கத்தி இந்தத் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினா~பதினாலில் வெளியாகிறது இரண்டாயிரத்தி பதினான்கில் second highest grossing film தான் கத்தி இந்தத் திரைப்படம் நூத்தி ஐம்பது கோடி வருமானத்தை ஈட்டியது மேலும் தமிழ் மொழியில் புதிய record ஐ set செய்தது

இந்தியில் கூட dubbing செய்தனர் மற்றும் வெளிநாடுகளிலும் இந்த திரைப்படத்தினை வெளியிட்டனர் எதிர்பார்த்த அளவிற்கு இந்த திரைப்படம் வெற்றி அடையாத வெற்றி அடையாததால் box office collection எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை வருமானத்தை அதிகமாக ஈட்டவில்லை புலி புலி திரைப்படத்தின் தோல்விக்கு பிறகு தோல்வி என்று கூற முடியாது எதிர்பார்த்த அளவிற்கு வருமானத்தை அந்த திரைப்படம் ஈட்டவில்லை என்று கூறலாம் இதன் பிறகு ஒரு திரைப்படம் வெளிவருகிறது directors producers அனைவரும் நன்றாக யோசித்து வெளியாக இருக்கும் திரைப்படத்திற்கு பல தலைப்புகளை வைத்து எதுவும் சரியாக பொருந்தாததன் காரணமாக கடைசியில் தெறி என்ற பெயரை வைக்கின்றனர் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறில் வெளிவருகிறது இதுவும் ஒரு action thriller திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறில் second highest grossing film தான் தெறி இது மட்டும் இல்லாமல்